ஆஹ் yeah ma'am charge மட்டும் அப்பப்போ போட்டுக்கணும் அதுவும் இத்தனை percentage ன்னு அதுலேயே குடுத்திருக்கும் ma'am ஆஹ் குறிப்பிட்ட percentage வரும் போது மட்டும் நீங்க அதுக்கு charge போட்டா போதும்.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

ஆமா ma'am உங்களுக்கு என்ன broadband வேணும் i mean உங்களுக்கு என்ன பி. எஸ். என். எல் ஆ, ஏர்டெல்லா, வோடாஃபோனா என்ன sim உங்களுக்கு வேணும் ma'am ஜியோ இல்லன்னா ஏர்டெல் ma'am okay ஜியோ இல்லன்னா ஏர்டெல் actual ஆ உங்க வீ~ உங்க வீடு எங்க இருக்கு?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

yeah ma'am அங்க ஜியோ மட்டும் தான் மத்தபடி எந்த net உமே கிடைக்காது

ஏர்டெல் கூட sometime கிடைக்காம போகும் போது ஜியோ கொஞ்சம் நல்லா கிடைக்குது ஓ

பி. எஸ். என். எல் சுத்தம் ma'am city side வந்து நாகர்கோவில் வந்தா மட்டும் தான் கிடைக்குது மத்தபடி எங்கேயுமே கிடைக்கிறதில்ல so அது தேவையே இல்லைன்னு தோணுது இப்போ எல்லாம் ஓ okay ma'am actual ஆ பார்தீங்கன்னா பி. எஸ். என். எல் net தான் actual ஆ WIFI பாத்தீங்கன்னா பி. எஸ். என். எல் net வந்து கொஞ்சம் speed ஆ இருக்கும் இப்போ ஏர்டெல் கூட அடிக்கடி cut ஆகும் ma'am ஆஹ் but பி. எஸ். என். எல் net வந்து speed ஆ இருக்கும் same like ஜியோ net உமே அப்படித்தான் ma'am அடிக்கடி cut ஆகி போயிரும் ஓ நீங்க சொல்றீங்க but வந்து daily பி. எஸ். என். எல் use பண்ற எங்களுக்குதான் ma'am தெரியுது எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு one time online exam கூட என்னால clear ஆ attend பண்ண முடியல full ஆ வெளிய வெளிய வெளிய போய்ட்டு போய்ட்டு வந்தேன் exam ல fail பண்ற அளவுக்கு கூட வந்துட்டேன் re exam வச்சு தான் மறுபடியும் நான் எழுதியிருக்கேன். ஆஹ் okay ma'am i can understand ஆஹ் ma'am அது வந்து நீங்க normal ஆ mobile க்கு நீங்க அதை sim ஆ use பண்ணும் போது அது வந்து range இல்லாம இருக்கலாம் ma'am but நீங்க modem router use பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல range இருக்கும் ma'am because இப்போ நிறைய இடத்துல பி. எஸ். என். எல் தான் ma'am நாங்களே prefer பண்றோம் ஆஹ் actual ஆ அது cable மூலமா தான் வருது so உங்களுக்கு lag ஆகும் range கிடைக்காது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல ma'am so hi ma'am modem ல cable எங்க ma'am இருக்கு ma'am actual ஆ இது வந்து TV cable மூலமா தான் ma'am இந்த router connect பண்ணுவோம். நீங்க இப்போ wireless பத்தி சொல்றீங்களா ma'am இல்ல wired அ நீங்க வந்து பி. எஸ். என். எல் கேட்டதுனால நான் அந்த side போயிட்டேன் ma'am sorry my mistake ஓ ஒண்ணும் இல்ல ma'am நீங்க எதை சொல்றீங்களோ அதை clear ஆ சொன்னீங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் understand பண்றதுக்கு கொஞ்சம் easy ஆ இருக்கும் இல்லன்னா ரெண்டையும் போட்டு எனக்கு குழம்பிட்டேன்னா எனக்கு எது எடுக்குறதுங்குற idea வும் இருக்காது என்ன பண்றதுன்னு குழப்பிக்கிடுவேன் நான் எனக்கு ஏற்கனவே work pressure stress அதுவேற அதிகமா இருக்குது நான் IT company ல work பண்றதுனால அந்த pressure வேற ரொம்ப கூட இருக்குது so இப்போ வீட்டுல இருந்து work பண்ணா கொஞ்சம் relief இருந்துதுக்கு அப்பறம் பண்ணிட்டேன் but இதெல்லாம் கேக்குறப்போ இன்னும் mind வெடிக்கிற மாதிரி இருக்கு so கொஞ்சம் clear ஆ எதுக்கு இது use ஆகுது அதை கொஞ்சம் clear ஆ எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப useful ஆ இருக்கும் ஓ okay ma'am okay okay உங்களோட வேதனைகள் எனக்கு புரியுது ma'am okay இப்போ ஒரு okay ma'am ஒரு பிரச்சினையும் இல்ல இப்போ நீங்க பி. எஸ். என். எல் நம்பமாட்டீங்க நீங்க okay உங்களுக்கு அப்போ நாங்க ஜியோ refer பண்றோம் ma'am அப்போ ஜியோவே உங்களுக்கு fix பண்ணட்டுமா? yeah ma'am okay ஜியோ இருக்கட்டும் okay அப்போ நீங்க wireless and wired ரெண்டும் வாங்கிக்கிறீங்களா ma'am yeah ma'am ரெண்டும் வாங்கிக்கிறேன் இப்போ wired க்கும் அதே மாதிரி தானா ஜியோ, ஏர்டெல் அதே மாதிரி தானா ஆமா ma'am அதுலேயும் நீங்க ஜியோ prefer பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது prefer பண்றீங்களா? இல்ல இல்ல அதுல நான் ஏர்டெல் prefer பண்றேன் இதுல வந்து நான் ஜியோ வாங்குறேன் modem ல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 disappointment ஆ இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் ma'am so நீங்க பி. எஸ். என். எல் இல்லாட்டி ஜியோ prefer பண்ணுறது நல்லது ma'am

because என்னோட net க்கு tower ஏ இல்லாம இருக்குறப்போ ஏர்டெல் எங்க போனாலும் கிடைக்குது சின்ன சின்ன காட்டுக்கே போனா கூட அங்க ஏர்டெல்க்கு மட்டும் தான் tower கிடைக்குது so அதுக்காக நாங்க வந்து நான் வந்து ஏர்டெல் கேக்குறேன் ஓ ஓ okay ma'am okay okay அப்போ உங்களுக்கு wireless க்கு ஜியோவ fix பண்றேன் wire க்கு ஏர்டெல் fix பண்றேன் ma'am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

mobile number okay ma'am சொல்றேன் ma'am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 ma'am actual ஆ வாட்ஸ அப்ல உங்களுக்கு சில router ஓட image அனுப்புவோம் உங்களுக்கு அது எது best ஆ இருக்குன்னு தோணுதோ அதை நீங்க select பண்ணிக்கலாம் ஓ வாட்ஸ அப் number ஆ okay ma'am வாட்ஸ அப் number வேற நான் அதை சொல்றேன் அதை note பண்ணிக்கோங்க.

two zero ma'am repeat பண்றேன் check பண்ணிக்கோங்க

ஆஹ் okay ma'am நான் உங்களுக்கு ஒரு ten images கிட்ட அனுப்புறேன் உங்களுக்கு அது எது

ma'am actual ஆ நான் ஒரு evening போல அனுப்புறேன் ma'am pictures because நிறைய customers call பண்றாங்க எல்லார்க்குமே நான் explain பண்ணிக்கிட்டு அவங்களை அவங்களோட selection பொறுத்து நான் ஒவ்வொருத்தருக்கும் evening குள்ள அனுப்பிடுவேன் ma'am okay ma'am okay then இப்போ வந்து நீங்க சொல்லுற router size எந்த மாதிரி இருக்கும் ma'am ரொம்ப பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா ma'am ஆஹ் actual ஆ wireless வந்து ரொம்பவே குட்டியா இருக்கும் ma'am அதாவது ஒரு system mouse size ல தான் இருக்கும் wired பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு note size ல தான் ma'am இருக்கும் ஒரு king size note size அ விட கொஞ்சம் கம்மியா தான் ma'am இருக்கும்

black ஏ இருக்கட்டும் ma'am white வந்து எப்பவுமே பாத்து manage பண்ணிக்க முடியாது black பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் so black ஏ இருக்கட்டும் ma'am okay ma'am அப்போ நான் உங்களுக்கு black ல இருக்குற எல்லா varieties உமே அனுப்புறேன் so அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு choose பண்ணிக்கலாம். okay ma'am white black இது தவிர வேற colour கிடையாதா ma'am no ma'am இப்போதைக்கு white and black மட்டும் தான் available ஆ இருக்கு ஆஹ் then ink blue ல ஒண்ணு உண்டு அது இப்போ available ஆ இல்ல ma'am அது ரொம்ப demand ஆ இருக்கதுனால easy ஆ அது வந்து sales ஆகிடுது ma'am ஓ அப்போ வேற store ல கேட்டா அது கிடைக்குமா ma'am may be கிடைக்கலாம் ma'am by chance அதாவது அது வந்து ஆஹ் ஒரு நாலஞ்சு piece போல தான் வந்திச்சு அதாவது இங்க ஒரு சுத்திவர நாலு store க்கு ஒவ்வொரு store லயுமே four piece five piece தான் வந்திச்சு ma'am so எல்லா இடத்துலையுமே maximum அது போயிருக்கும் நீங்க வேணும்னா எல்லா இடத்துலேயும் check பண்ணி கேட்டுக்கோங்க ma'am okay ma'am okay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

ma'am உங்க வாட்ஸப் number இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுதானா இல்ல வேறயா hello ma'am இது வந்து office call number மட்டும் தான் இது recording ஆகிக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு வாட்ஸப் number சொல்லட்டுமா

ஆஹ் eight double two

okay ma'am ma'am சொல்றேன் correct ஆன்னு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

yeah ma'am but எனக்கு ஒரு doubt இருக்குது

இப்போ நீங்க சொன்னீங்க பி. எஸ். என். எல் தான் எங்களுக்கு tower கிடைக்குது ஏர்டெல் வந்து cut ஆகுது அப்படின்னு

but நான் வந்து ஏர்டெல் வந்து எனக்கு கிடைக்கிறது friend மூலமா தெரிஞ்சதுனால நான் ஏர்டெல்ன்னு சொல்லிருக்கேன் but நீங்க WIFI ல router னால இப்போ உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆகும்னா இப்போ நான் வந்து ஏர்டெல் use பண்ணி பாக்குறேன்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

அதை நாங்க exchange பண்ணி கண்டிப்பாவே குடுக்கமாட்டோம் உங்களுக்கு அது அதுல ஏதாவது சின்ன ஏதாவது mistake இருந்திச்சுன்னா கண்டிப்பா நாங்க மாத்தி கொடுப்போம் ma'am மத்தபடி எல்லாமே check பண்ணி quality checking team ஏ இருக்கு ma'am அத எல்லாமே check பண்ணிதான் எங்களுக்கு send பண்ணுவாங்க okay ma'am okay நான் ஒரு watch வாங்கினேன் அதுக்கு கூட guarantee இருக்குன்னு சொன்னாங்க so இது கொஞ்சம் பெரிய ஒரு product ஆ so இதுக்கும் இருக்குமோங்குறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல yeah ma'am இப்போ சின்ன சின்ன mistakes ஏதாவது இருந்ததுன்னா உடனே immediate ஆவே மாத்தி குடுப்பாங்க ma'am but ஆஹ் ஒரு router ஏ full ஆ மாத்தனும் அப்படின்னா வாய்ப்பில்லை ma'am because its expensive ஆஹ் okay ma'am okay thank you thank you for your

sorry ma'am

okay ma'am தேவப்பதுனா கண்டிப்பா நான் அதை வாங்கி தான் ஆகுவேன் ma'am okay ma'am just நீங்க google பண்ணி பாருங்க உங்களுக்கே ஒரு idea கிடைக்கும் எது best அப்படின்னு நானும் உங்களுக்கு photos லாம் அனுப்புறேன் அதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கு அதுன்னு பாருங்க ஆஹ் then எத்தனை cable எத்தனை line அதெல்லாமே நாங்க வந்து கேட்போம் எங்ககிட்ட வந்து நீங்க சொல்லிக்கலாம் ma'am okay ma'am okay ma'am நான் எல்லாம் பாத்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க வாட்ஸப் number க்கு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

thank you ma'am இப்ப நம்மளோட நாட்டுல அஹ் நம்மளோட அதிகமா மக்களுக்கு நேர்ந்திட்டு வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட உடல்நலம் உடல் நலம் அப்படிங்கிறதை நம்ம பேணி காத்தோம்னா தான் நம்மளால நம்மளோட மத்த செயல்கள்ல நம்மளோட கவனத்தை செலுத்தி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

மக்களுக்கு நோய்களும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு புதுசு புதுசா நிறைய நோய்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கு மருத்துவர்களும் அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இன்றளவிலும் சில நோய்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் ஆஹ் cancer மாதிரியான உயிரை கொல்ற நோய்களுக்கெல்லாம் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவேபடலை சில வகையான cancer களை குணப்படுத்திடுறாங்க ஆனா சில வகையான cancer களை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 இதெல்லாம் ஒவ்வொரு புற்றுநோயும் நினைச்சு பார்த்தா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட புற்றுநோய் வருது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு பாவம் சொல்லுங்க ஆனா எல்லாத்துக்கும் இப்போ புற்றுநோய் வந்துட்டுதான் இருக்கு முக்கிய அதுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உணவுப் பழக்க வழக்கங்கள் தான் நம்மளோட ஆரோக்கியத்த நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோ~ நம்மளோட உணவு பழக்கத்த சீர்படுத்தியே ஆகணும் அப்போதான் நம்மளோட ஆரோக்கியத்த நம்மளால நல்லபடியா பேணி காக்க முடியும் மருத்துவர்கள் என்ன தான் ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்தாலும் நம்ம நம்ம உணவு பழக்கத்தை சரிபடுத்தி அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துனா மட்டும்தான் அந்த மருந்து நமக்கு கேக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம நல்லபடியா சாப்பிட்டு இயற்கையா விளையிற காய்கறிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவும் பயன்படுத்தாம நம்ம வீட்டிலேயே இயற்கையா விளையிற காய்கறிகள் அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தோட்டத்துல அப்படி விளையிற காய்கறிகளை வாங்கி சாப்பிடணும் அப்போதான் நமக்கு எந்த நோய்களும் இராம இருக்கும் பண்டைய காலத்துல எல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அதிக அளவுல ஏதாவது நோய் வந்திருக்கா வரும் நோய் வராம இருக்காது எப்பயாச்சும் வரும் ஆனா நமக்கு மாசத்துக்கு நாலு தடவை இப்ப ஏதாவது ஒரு நோய் வந்துருது நம்மளும் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் குழந்தைகளை தூக்கிக்கிட்டும் நமக்காகவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனா இதெல்லாம் எதனாலன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா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 நான் இன்னைக்கு குளிர்பானம் குடிச்சேன் அதனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம் அது தான் நம்மளோட தப்பு இப்ப சின்ன குழந்தை கூட அவ்வளவு தின்பண்டங்கள் சாப்பிடுது எல்லாமே ஆஹ் ஒவ்வொரு பையில அடைச்சு வருது அது எத்தனை நாள் வச்சிருக்காங்களோ இல்ல அதுல எவ்வளவு கெடுதலான பொருட்கள் இருக்கோ நமக்கு தெரியாது ஆனா அதை குழந்தைகளுக்கு நம்ம யோசிக்காம கொடுக்கிறோம்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 குழந்தை ஆசைப்படுது அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை ஒரு விஷயம் ஆசைப்படுதுன்னா மாசத்துல ஒரு ஒரு தடவ வாங்கி குடுக்கலாம் அதுவே ஆரோக்கியம் இல்ல தான் இருந்தாலும் குழந்தைங்க ஆசைக்காக மாசத்துல ஒரு தடவ வாங்கி குடுக்கலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா வாரத்துல நாலு நாள் அத வாங்கி குடுத்தா

எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு நோய் வருது குழந்தைங்க உடம்பு தேற மாட்டேங்குது என் குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படின்னு போய் நம்ம மருத்துவர்கள குறை சொல்றதுல எந்த ஒரு பயனும் கிடையாது பண்டைய காலத்து மக்கள் ஆரோக்கியமா இருந்ததுக்கு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 இப்போ நம்ம சமைச்சு எல்லாம் பண்ணி சாப்பிட்டும் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இல்லை அதுக்கு காரணம் என்ன நம்ம எடுத்துக்கிற உணவு மே~ மேல்நாட்டு பழக்க வழக்கங்கள்ல பின்பற்றோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம நம்மளோட உணவு முறையைத்தான் மாத்தி நம்மளோட அடுத்த தலைமுறையினருக்கு கெட்டதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப நம்ம குழந்தைகள் ஒரு ஆஹ் ஒரு ஆஹ் குடிக்கிற juice அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்துக்கிறதுன்னு வைங்க அதுல என்ன இருக்கு அழுகற அளவுல கெடுதல் வாய்ந்த பொருள்தான் இருக்கு இப்போ அந்~ அந்த இது செய்யணும் அப்படின்னா எது முக்கியம்னா தண்ணி முக்கியம் அதனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தொழிற்சாலைய கொண்டு வந்து நம்ம ஊர்ல வெப்பாங்க அப்போ அங்கே என்ன ஆகும் நம்ம ஊர் தண்ணி வளத்தையே அந்த தொழிற்சாலை திருடி ஒரு கெடுதல் பொருள் தயாரிச்சு அதை அதிக விலைக்கு நமக்கே விற்பாங்க அதுக்கு நம்ம மக்களையே அடிமையா பயன்படுத்திக்குவாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதனால நம்மளோட நீர்நிலைகளுக்கும் கெடுதல் நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கும் கெடுதல் நான் வந்து அந்த இதெல்லாம் குடிக்க வேணானு சொல்லல மாசத்துல ஒரு நாள் வாங்கி குடுங்க அதுல தப்பே கிடையாது வாரத்துல ரெண்டு தடவ இல்ல வாரம் ஒரு தடவை இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களோட ஆரோக்கியம் கெட்டுப் போயிடும் அதை நான் நூறு சதவீதம் அடிச்சு சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப குழந்தைக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வைத்தியம் செஞ்சு பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டி எல்லாம் சொல்லி இருப்பாங்க இல்லையா கை வைத்தியம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பாருங்க முதல்ல அப்படியும் செஞ்சு கேட்கல அப்படின்னா இப்ப வந்து குழந்தைக்கு காய்ச்சல் அப்படி இருந்தா நம்ம உடனே ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போகலாம் இதுவே சளி புடிச்சிருக்கு ஆஹ் குழந்தை வந்துட்டு வாந்தி எடுத்துட்டே இருக்கு அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு தடவை என் குழந்தைக்கு வயிறு சரியில்லாம போயிடுச்சு அப்படியெல்லாம் இருந்தா நம்ம பாட்டி சொல்லியிருக்க கை வைத்தியம் அப்படி நமக்கு எதுவும் தெரியலைன்னா நம்ம வீட்டு பக்கத்துலயே கண்டிப்பா ஏதாவது ஒரு வயசானவங்க இருந்தேதான் ஆவாங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கான கை வைத்தியம் சொல்லுவாங்க முதல்ல அதை செஞ்சு பாருங்க அதை பண்ணியும் கேட்கல அப்படின்னா ஒரு ஒரு நாள் கழிச்சு குழந்தைய மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டுங்க ப~ இப்ப தான் ஒரு இரண்டு தும்மல் தும்முறான்

அதனால நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கை வைத்தியத்த முதல்ல கு~ பச்சை குழந்தைகளுக்கு ஒரு மூணு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அது ரொம்ப சிறந்ததா இருக்கும் ஏன்னா சில குழந்தைங்க வந்து இப்ப தும்முறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை ஏதாவது மூக்குல ஏறி இருக்கலாம் அதனால கூட சில குழந்தைங்க தொடர்ந்து தும்மிக்கிட்டே இருக்கும்

நம்ம முதல்ல நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அப்பதான் அவங்களுக்கும் ஒரு நல்ல சுற்றுச்சூழல் அமையும் நம்ம நம்ம வீட்டை ரொம்ப குப்பையா வச்சிருந்தோம் அப்புடின்~ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதையேதான் சுவாசிப்பாங்க இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அதை சுவாசிக்கும் போது அவங்களுக்கு மூச்சு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதுவும் இல்லாம அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா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 ஏன்னா நம்ம அவங்களை கட்டுப்படுத்தறோங்கிற பேர்ல நம்ம அவங்களுக்கு நிறைய விதிமுறைகளதான் விதிக்கிறோம் இதன் காரணமா கூட அவங்க அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்காம இருப்பாங்க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 முடிஞ்ச வரைக்கும் வீட்டு உணவுப் பொருட்களையே கொடுத்து வாங்க. hello

ma'am இது லைஃப் டைம் ட்ராவல் ஏஜென்சி தானே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 ma'am நாங்க இங்க சென்னைல இருந்து call பண்றோம்